ஜாவா ல் non ஸ்டாட்டிக் ப்ளாக் குறித்த ஸ்போக்கன் Tutorialக்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப்போவது non ஸ்டாட்டிக் ப்ளாக் எப்போது non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது
non ஸ்டாட்டிக் blockக்கு உதாரணம் ஏன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தேவை
நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் இடே 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி Javaல் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க தெரிய வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ இந்த தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் non ஸ்டாட்டிக் ப்ளாக் என்றால் என்ன என காணலாம்
இரு கர்லி bracketகளுககு இடையேயான கோடு
non ஸ்டாட்டிக் ப்ளாக் ஆகும்
இங்கே அதன் சின்டாக்ஸ்
எப்போது non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது
உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்கும் non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது constructorன் இயக்கத்திற்கு முன் இது இயக்கப்படுகிறது
கிளாஸ் ன் இன்ஸ்டான்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் ஐ இது இனிஷியலைஸ் செய்யலாம்
கணக்கீடு போன்ற மற்ற இயக்கங்களையும் ப்ளாக் ல் கொடுக்கலாம்
இப்போது எக்லிப்ஸ் க்கு வந்து non ஸ்டாட்டிக் ப்ளாக் ஐ பயன்படுத்த முயற்சிப்போம் எக்லிப்ஸ் ல் நான்ஸ்டாடிக்டெஸ்ட் என்ற கிளாஸ் ஐ திறந்து வைத்துள்ளேன் ஆ என்ற கிளாஸ் ஐயும் உருவாக்கியுள்ளேன்
கிளாஸ் ஆ னுள் இன்ட் typeல் ஒரு வேரியபிள் ஐ முதலில் உருவாக்குவேன்
எழுதுக இன்ட் ஆ செமிகோலன் பின் Enter செய்க கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் நோன் ஸ்டாட்டிக் ப்ளாக் ஒஃப் ஆன் இன்ஸ்டான்ஸ் ஒஃப் கிளாஸ் ஆ செமிகோலன்
பின் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் தே வால்யூ ஒஃப் ஆ இஸ் பிளஸ் ஆ செமிகோலன்
இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ டிக்ளேர் செய்வோம்
எழுதுக பப்ளிக் ஆ ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் கர்லி பிராக்கெட் ஐ திறந்து Enter செய்க
பின் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட் ஒஃப் டைப் ஆ செமிகோலன்
பின் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் தே வால்யூ ஒஃப் ஆ இஸ் பிளஸ் ஆ செமிகோலன்
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
எக்லிப்ஸ் ல் கிளாஸ் நான்ஸ்டாடிக்டெஸ்ட் னுள் கிளாஸ் ஆ க்கு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குவோம்
எழுதுக ஆ ஸ்பேஸ் ஆ1 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஆ ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் செமிகோலன் அடுத்த வரியில் கிளாஸ் Aக்கு மற்றொரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவோம்
எழுதுக ஆ ஸ்பேஸ் ஆ2 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஆ ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் செமிகோலன்
பைல் ஐ சேமித்து இயக்குவோம்
அழுத்துக Ctrl பின் Ctrl பெறும் வெளியீடு பார்ப்பதுபோல முதல் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும்போது non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது non ஸ்டாட்டிக் ப்ளாக் ஒஃப் ஆன் இன்ஸ்டான்ஸ் ஒஃப் கிளாஸ் ஆ இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் ஆ
0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
பின் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது
கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட் ஒஃப் டைப் ஆ இங்கே இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் மீண்டும் 0க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
இரண்டாம் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும்போது மீண்டும் non ஸ்டாட்டிக் ப்ளாக் இயக்கப்படுகிறது
இந்த புரோசெஸ் திரும்பத்திரும்ப செய்யப்படுகிறது
கிளாஸ் ல் பல non ஸ்டாட்டிக் ப்ளாக்ஸ் ஐ வைக்க முடியும்
இங்கே கிளாஸ் ல் அவை தோன்றும் வரிசையில் அவை இயங்குகிறது அதை இப்போது முயற்சிக்கலாம்
முதல் கிளாஸ் ஆ க்கு பின் மற்றொரு ப்ளாக் ஐ சேர்ப்போம்
கர்லி bracketகளினுள் மீண்டும் எழுதுக
சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் செகண்ட் நோன் ஸ்டாட்டிக் ப்ளாக் ஒஃப் ஆன் இன்ஸ்டான்ஸ் ஒஃப் கிளாஸ் ஆ செமிகோலன்
பின் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் தே வால்யூ ஒஃப் ஆ இஸ் பிளஸ் ஆ செமிகோலன்
பைல் ஐ சேமிக்கவும் அழுத்துக Ctrl ஸ்
புரோகிராம் ஐ இயக்க அழுத்துக Ctrl ப்11
பெறும் வெளியீடு பின்வருமாறு
முதல் ப்ளாக் இயக்கப்பட்ட பின் இரண்டாவது இயக்கப்படுவதைக் காண்கிறோம்
அதன் பின்னேதான் கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது
இப்போது நாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏன் தேவை என நினைக்கலாம் விடை
நமக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை
ஆனால் non ஸ்டாட்டிக் ப்ளாக்
பாராமீட்டரைஸ்ட் ஆக இருக்கமுடியாது
வெளியில் இருந்து மதிப்புகளை பெறும் ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நாம் வைத்திருக்க முடியாது
எனவே non ஸ்டாட்டிக் ப்ளாக் என்பது கன்ஸ்ட்ரக்டர் க்கு மாற்று இல்லை சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது non ஸ்டாட்டிக் ப்ளாக் மற்றும் அதை பயன்படுத்துவது சுயபரிசோதனைக்கு ப் என்ற கிளாஸ் ஐ உருவாக்குக ஒரு non ஸ்டாட்டிக் ப்ளாக் மற்றும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக ஏற்கனவே உருவாக்கிய கிளாஸ் நான்ஸ்டாடிக்டெஸ்ட் ல் கிளாஸ் ப் ன் ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குக வெளியீட்டைக் காண்க மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா